எட்ட ஒரு ஆளு நிக்குறாரு அதுல ஒரு பைக்கும் இருக்குது ஒரு போஸ்ட்ரு ஒட்டி இருக்குது.

அ கிளாஸ்ல பைபர் தூக்கிட்டு இர்ந்த மாதிரி இருக்கு.

இதுல நிறைய பேரு உக்காந்து இருக்காங்க நிறைய பேரு வெளியே வெயிட் பன்றாங்க இங்க ரெண்டு ரோஸ் கலர் சட்டை போட்ட ஆளும் ஒரு பக்கத்துல ஒரு ஆளும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க.

ஏதோ ஷெட் போட்ட மாரி இருக்கு அதுல நெறய பேர் பாத்துட்டு நிக்கிறாங்க.

இங்க ஒரு ஆளு ஸ்கூட்டில அவுங்கள பாத்துட் நிக்கிறாரு ரெட் கலர் ஸ்கூட்டி அவரு அடுத்து இங்க ஒரு ஆள் வேட்டிங் கட்டி நடந்து வராரு.

இது ஓரு ஸ்டாரெண்ட் மாதிரி இருக்குது.

இது ஏதோ ஆர்டர் கேக் பண்ணி வச்சிருக்காங்க கலர் கலரா நல்லா மாடல் போட்டு.

ஆ அங்க மேலே டேபிள் ஃபேன் பாக்ஸ் இருக்கு.

இந்த பக்கத்துல ரெண்டு லாரி பார்க் பண்ணி இருக்காங்க.

வாட்ச் அண்ட் கிளாக் கட இதுல நிறைய கிளாக் மாடல் இருக்கு.

அத பாக்குறதுக்கு நிறைய ஆட்கள் சக்தி நிக்குறாங்க.

இக்கத்துல ஒரு கம்பு வச்சு முனுநாலு ஆர்ச் மாதிரி கட்டிருக்காங்க.

ம் நாலு பேர் நின்னு எல்லா ரெடி பண்ணிட்டுருக்காங்க.

அ பிரெண்ட்ல பேரிகார்ட் வெச்சுருக்கு.

ஒரு ஹெட்செட் போட்டுருக்காரு போட்டு கைல மியூசிக் பண்ணிட்டு இருக்கார்.